அதுல நெறைய பேர் நடக்கறத பாக்கலா.

இதுல ஒரு மளிக கட இருக்கறத பாக்கலா.

இது இயற்கைய ரசிக்கிற எடமா இருக்கு.

அந்த கடைல என்_எஸ் டூ வீலர் ஆட்டோ கன்சல்டிங்னு போர்டு மாட்டிருகாங்க.

வீட்டுக்கு முன்னாடி ஒயிட் கலர் கார் நிற்த்திர்கற்த பாக்கலா.

அதுல ரெண்டு பேர் உக்காந்து சாப்பிட்டுருக்காங்க.

இதுல ஃபங்ஷன் நடக்குற ஒரு வீட பாக்க முடியுது.

அங்க ரெண்டு பசங்க டான்ஸ் ஆடிட்ருக்காங்க.

சீலிங்ல ஆரஞ்ச் கலர்லயு வைலட் கலர்லயு நெறைய பலூன் தொங்க விட்ருக்காங்க.

இதுல நெறைய பில்டிங் இருக்கறத பாக்கலா.

அங்க இருக்கற பில்டிங்யெல்லா எல்லா எல்லோ கலர்லயு பிரவுன் கலர்லயு பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

பண்டிகைல பெரியவங்க சின்னவங்க எல்லா இருக்கிறத பாக்க முடியிது.

அந்த பைப்புக்கு முன்னாடி கார்ட்போர்ட் இருக்கறத பாக்கலா.

அந்த காம்ப்ளக்ஸ்க்கு முன்னாடி நறைய டூ வீலர் நிறுத்தி வெச்சிருக்காங்க.

இதுல ரெட் கலர்லையு ப்ளூ கலர்லயு கிரீன் கலர்லயும் லைட் செட்டிங் பண்ணிருக்காங்க.